அந்த பிரதேசத்துல வசித்தவனா இருக்கணும் அப்ப இந்த மூணு நிபந்தனையும் category அ fill பண்ணா அவன என்ன சொல்றோம் ஆங்கிலோ இந்தியன் அப்படி இதுல நம்ம அரசியலமைப்புல constitution ல பார்த்தீங்கன்னா சில article வந்து அதுக்கு வந்து reservation representative equal கொடுக்குறாங்க act~ actual ஆ பார்த்தீங்கன்னா முன்னூத்தி முப்பதாவது articleSCST க்கு actual ஆ பார்த்தீங்கன்னா மக்களவையிலதான் SCST க்கு இட ஓ~ இட ஒதுக்கீடு உண்டு மாநிலங்களவையில கிடையாது மக்களவையில பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு seat வந்து SC க்கு இட ஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க ஒரு நாப்பத்தி ஏழு seat பாத்தீங்கன்னா SC க்கு இட ஒதுக்கீடு குடுத்திருப்பாங்க அந்த இட ஒதுக்கீட்ட பத்தி சொல்ற article வந்து முன்னூத்தி முப்பது இந்த இட ஒதுக்கீடுங்கிறது actual ஆ பாத்தீங்கன்னா ten years தான் குடுத்திருப்பாங்க ஒவ்வொரு ten years முடிஞ்சவுடனே முடிஞ்சவுடனே முடிஞ்சவுடனே extend பண்ணி extend பண்ணி extend பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கான்

அப்போ அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர கொடுக்குறாங்க இதுவும் பத்து பத்து பத்து வருஷத்துக்கு extend பண்ணி extend பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் extend ஆச்சு இப்ப stop பண்ணிட்டாங்க முன்னூத்தி முப்பத்தி ரெண்டாவது article சட்டமன்றத்துல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சட்டமன்றம் இருக்கும் அங்க SCST இட ஒதுக்கீட பத்தி சொல்லுது முன்னூத்தி முப்பத்தி மூணு ஒவ்வொரு சட்டமன்றத்துக்குள்ள ஆங்கிலோ இந்திய பிரதிநிதித்துவத்தை பத்தி சொல்லுது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்~

கல்வி கல்வினு சொன்ன உடனே நம்பளுக்கு வரது நியாபகத்துக்கு வரது பள்ளிக்கூடம் or கல்லூரி, பல்கலைக்கழகம் இதுதான் நியாபகத்துக்கு வரும் இப்ப நம்மளுக்கு ஒரு மூணு நாலு அஞ்சு வயசானவுடனே நான் போய் சேர்ந்து படிக்க start பண்றவருன்னா அங்கத்துல இருந்துதான் கல்வி start ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் அதா உண்மை அதான் கல்வின்றது ஒரு குழந்தை பிறந்த உடனே start ஆகும் ஒரு குழந்தை பிறந்த உடனே தன்னோட சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்க்குது எல்லா விஷயங்களையும் பார்க்குது தான் பார்க்கிற எல்லாரையும் அது யார் யாரு கத்துக்கிறது எல்லா விஷயங்களையும் அது என்னென்ன கத்துக்கணும் நம்மளோட மொழிய கத்துக்குது அது ஒரு அதிசயமான விஷயம் அது என்னன்னே தெரியாம அவங்க என்ன பேசுறாங்க எதுவுமே தெரியாம இருக்கிற அந்த நிலையில இருந்த குழந்தை ஒவ்வொரு word ஆ கத்துக்கணும் அது கத்துறது புரிஞ்சுச்சுன்னு அது பேச start பண்ணி அப்புறம் அது மொழியா மாறி நம்ம கிட்ட பேச start பண்ணும் அது மாத்திரம் இல்லை மனநிலை மாற்றம் even உடல்நிலையிலும் கூட குழந்தை starting ல உட்கார கத்துக்கிறது நாலு கால்ல நடக்க கத்துக்குது அப்புறம் இரண்டு கால்ல நடக்க கத்துக்குது step by step எல்லா விஷயத்தையும் கத்துக்குது so இப்படி கல்வின்றதை பிறக்கும் போதே start ஆகுற ஒரு விஷயம் so இது கத்துக் கொடுக்கிறதுக்குள்ள தானா கத்துக்கிற சில விஷயங்களும் இருக்கும் அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கிற சில விஷயங்களும் இருக்கும் அதனாலதான் சொல்றது வீடுதான் முதல் பள்ளிக்கூடம் அப்பா அம்மாதான் முதல் ஆசிரியர்கள் so அப்படியே கல்வின்றது ஒரு இந்த பிறப்புல இருந்து start ஆகுற ஒரு விஷயம் பள்ளிக்கூடத்துக்கு போயேன் so இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிக்கிற படிப்புன்னு எடுத்துக்கணும் நம்முடைய தேசத்துல ஓரளவுக்கு அது பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு தொண்ணூறு சதவீத மக்களுக்கு எழுத படிக்க தெரியும் முழுசா அவங்களுக்கு தெரியல நல்லா படிக்கணும் படிச்சவங்க தேர்வாகலன்னா எழுது எழுதி படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும்

நம்முடைய தேசத்துல பரவாயில்லைன்னு சொல்~ ஆனா நம்ம தேசத்தோட பிரச்சனை இருக்கு இந்த கல்வி முறை வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன எந்தெந்த விஷயத்துல கல்வி தேவையோ அந்தந்த விஷயத்துல கல்வி கொடுக்கிறது இல்லை அதுக்கு பதிலா எல்லாருக்கும் ஒரே கல்வி குடுக்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு குரங்கு எடுத்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மரத்துல இருந்து மரத்துக்கு நல்லா தாவும் குரங்கு ஒரு பறவையை எடுத்துனீங்கன்னா வானத்துல நல்லா பறக்கும் ஒரு யானை இருக்குனீங்கன்னா

நான் சொல்~ நான் சொல் சொல்லிருக்க ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு skill பத்திரமா இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல போட்டு எல்லாரும் நீந்த கத்துக்கணும்ன்னு சொல்லிட்டு சொன்னா யானைக்கு தண்ணிக்குள்ள நீந்தமுடியாது பறவைக்கு நீந்த முடியாது எல்லா~ எல்லாருக்கும் உடற்பயிற்சி நல்லா குடுத்து எல்லா திடமுள்ளதா திடமுள்ள மிருகங்களா மாறி எல்லாம் மரத்தை சாய்க்கணுன்ற மாதிரி இருந்தா யானையைத் தவிர வேற எதுக்கும் முடியாது so பறக்க பறவைகள் தவிர வேற எதுக்கும் முடியாது so இப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொடுக்கிறது சரியல்ல so அவங்க திறமைய தெரிஞ்சு உங்க திறமைக்கு தகுந்த கல்வியை கொடுக்கிறதுதான் சரி ஆனா இப்ப~ இப்பத்திக்கு அது நம்ம தேசத்துல நடக்கலை நடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்லாம நம்முடைய education system ல இந்த கல்வி முறையில இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஒருத்தன் எவ்வளவு படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க அவனுடைய marks அஹ் மதிப்பெண்ன்னு சொல்றோம் இல்லையா அத மட்டும்தான் பாக்குறோம் அவன அவன் எப்படி வேலை செய்யறான் எடுத்ததுல இருந்து எவ்வளவு அந்த வேலையில apply பண்றான் இதெல்லாம் நம்ம பார்க்கிறதில்லை but நம்ம பார்க்கிறது எல்லாம் ஒண்ணே ஒண்ணு அவருடைய marks எவ்வளவு அவன் marks எடுதிருக்கானோ அது மேல depend ஆயிட்டா அவன் நல்லா படிக்கிற மாதிரி இது தவறு இந்த கல்வின்றது அறிவை சார்ந்தது அது மதிப்பெண்களை சார்ந்தது அல்ல so அவனுக்கு அறிவு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு மட்டும் பார்க்கணுமே தவிர அவன் எவ்வளவு marks எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக் கூடாது so நீங்க நினைக்கலாம் அறிவு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் marks எடுக்கறது இல்லையான்னு சொல்லு ஆனா இந்த காலத்துல அப்படி அல்ல அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பதிலா marks க்கு முக்கி~ முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எல்லா question and answers so answers தான் பதில் பதில் என்ன பண்றாங்கன்னா வெறும் byheart பண்ணறாங்க byheart பண்ணி அது புரிஞ்சுச்சோ இல்லையோ என்னத்தை படிச்சு அவங்க byheart பண்ணாங்களோ அப்படியே எழுதுறாங்க அது அறிவு அல்ல அத புரிஞ்சு எடுத்துக்கிறதுதான் அறிவு so அந்த அறிவை பொறுத்துதான் அவன் எவ்ளோ தெரிஞ்சு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர அவன் எடுக்கிற marks க்கு பொருத்து அல்ல so இது நம்ம கல்வியில கொஞ்சம் கூட improve பண்ண வேண்டிய ஒரு

அதிகமா பணம் கொடுத்தா மாத்திரம்தான் நல்ல கல்வி இருக்கு இல்லை நம்ம பார்த்தோம்னா இந்த தேசத்துல atleast எழுத்துல கல்வின்றது non business அது என்னாது அஹ் ஒரு வியாபாரத்துக்காக அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா நடைமுறையில நம்ம பார்த்தோம்னா அப்படி இல்லை கல்வின்றது ஒரு சுத்த வியாபாரமா இருக்கும் அது மாறணும் கல்வின்றது விக்கப்படக் கூடாது கல்வின்றது எல்லாருக்கும் free யா கொடுக்கப்படணும்

அப்படி நம்ம கல்வி உபயோகமாகும் apply பண்ணா ஒரு தேசத்துல எல்லா துறையிலும் நல்லா தேர்ச்சி பெற்றுக்கொள்வதற்காகவும் நல்லா expert ஆனவங்க இருப்பாங்க ஒரு விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா தீர்வு வேணுன்ற மாதிரி இருந்தா அந்த experts அ நம்ம போய் பார்த்தா போதும் நம்மளுக்கு அதைப் பற்றிகள் தெரியும் so எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்

நம்ம வளர்ந்தா or முதிர்ச்சி பெற்றா அது நமக்கும் நம்முடைய தேசத்துக்கும் நம்முடைய எல்லா குடும்பத்திற்கும் அது ரொம்ப உபயோகமா இருக்கும் so இந்த விஷயங்கள் change ஆகணும் ஆறு, நீர் வழிகள் மற்றும் கால்வாய்கள் மிகவும் தூய்மை கேடு அடைந்துள்ளது என்பது தெள்ளத் தெளிவாகவும் கண் கூடாகவும் தெரிகிறது அவைகள் கூவமாறு, அடையாறு, பக்கிங்காம் கால்வாய் கேப்டன் காட்டன் கால்வாய், ஓட்டேரி நல்லா மற்றும் மாம்பழம் கால்வாய் ஆகும் இக்கால்வாய்கள் வழியாக தினசரி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு million liter கழிவுநீர் செல்கிறது

சென்னையின் நீர் வழிகள் ஆண்டு முழுவதும் நீர் பாய்பவை அல்ல பருவ காலத்தில் உண்டாகும் மழைநீர் வெள்ளத்தால் மட்டுமே நீர் வழிகள் நீரை பெறுகின்றன ஆண்டின் மற்ற காலங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தால் வெளியேற்றப்படும் கழிவு நீரை மற்றும் குறையுள்ள மழை நீர் வெளியேற்றும் பாதைகளில் உள்ள குறைபாட்டால் கசியும் கழினின்~ கழிவு நீரையும் சுமந்து செல்கிறது திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆனது குறிப்பிட்ட இடைவெளிகளில் நகரின் நீர்வழிகளின் நீரின் தரத்தை கண்காணிக்கிறது ஒவ்வொரு மாதமும்

மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் படி நகரத்தின் இந்த எல்லா நீர் நிலைகளின் நீரும் மாசுப்பட்டுள்ளன வேறு எந்த குறிப்பிட்ட பயன்பாடுகளுக்கும்

கூவம் ஆற்றிலும் அதிகமாக உள்ளது நீர்நிலைகளில் மாசடைவதாலும் மற்றும் நுண்ணுயிர் மூலம் சுத்தப்படுத்தப்படும் கழிவுநீர் நீர் நிலையில் விடப்படுவதாலும் சேறு நீர்நிலைகளில் தேங்கி திரவ நீட்டு~ நீரோட்டத்திற்கு தடை ஏற்படுத்துவதால் சுற்று சூழலில் நீர் மாசு அடைகிறது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாளில் மார்க் மேக் டொனால்ட் கலந்து கலந்து ஆசோ~ கலந்து ஆலோசித்ததில் நடத்தப்பட்ட சேறு அகற்றும் கலந்தாலோசனை ஆய்வு தெரிவிக்கிறது காற்றில் தூய்மை கேடு கண் பார்வைக்கு புலப்படாமல் கண் பார்வைக்கு புலப்படாமல் காற்றில் தூய்மை கேடு அடைவது மிகவும் ஆபத்தான ஒண்று அதிகபட்சம் எழுவத்தி ஒண்ணு புள்ளி இருவத்தி எட்டு சதவீதம் வாகனங்களால் மாசப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை மூலமாக பத்தொம்போது புள்ளி எழுவது சதவீதம் மாசுபடுகிறது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கையின்படி முக்கியமான போக்குவரத்து சந்திப்புகளில் TSPM மற்றும் RSPM இன் அளவானது திட்ட அளவை விட கூடுதலாக உள்ளது தொழிற்சாலைகளால் ஏற்படும் மாசு எங்கும் வியா~ வியாபாத்~ வி~ வியாதியை ஏற்படுத்துகிறது மணலி தொழிற்சாலை வளாகம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள இடங்கள் மாசு அடைந்துள்ளன தொழிற்சாலை பகுதிகளில் வருட சராசரி மாசு சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சைடு ஆகும் இது RSPM மற்றும் TSPM இன் அளவுகள் ஏற்றுக் கொள்ளும் அளவிற்கு மேலாக உள்ளன நகரதிட கழிவுகளால் தூய்மை கேடு ஏற்படுவது நகரங்களில் வெளியேற்றப்படும் கழிவு பொருட்கள் திடக்கழிவுகள் உயிரிய மருத்துவ கழிவு பொருட்கள் ஊறுவிளைவிக்க கூடிய தொழிற்சாலைக் கழிவுகள் போன்றவைகள் முக்கிய பிரச்சனைகளாக உள்ளது மாநகராட்சி திடக்கழிவு கொட்டும் இடங்களான கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடி ஆகியவற்றில் குப்பைகளை எரிப்பதனால் ஏற்படும் புகை மற்றும் இவை ஏற்படுத்தும் நச்சுவாய்வு ஆகியவைகளால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்றுச்சூழல் கேடு ஏற்படுகிறது சமீபத்தில் மாசு சம்பந்தமாக கண்டறியப்பட்ட பிரச்சனைகளில் ஒண்று மக்காத plastic குப்பைகளாகும் குப்பை சேகரிக்கும் இடத்திலேயே பிரித்தெடுத்தல் பயணித்தாளர் மற்றும் பொதுமக்களின் விழிப்புணர்வை உயர்த்துதல் பொது இடங்களில் குப்பை போடுவதற்கு அபராதம் இடுதல் மற்று சுழற்சிக்கு plastic பைகளின் குறைந்த பட்சத்தின்மையை அதை அறிந்~ அறிதிட்டு குறிப்பிடுதல் போன்ற தடுக்கக்கூடிய குறைக்கக்கூடிய மற்றும் நிறைவேற்றக் கூடிய அம்சங்களை உரிய துறைகள் நிறுவனங்கள் இப்பிரச்சனைகளை கையாளுத கருதல் வேண்டும் தமிழ்நா~ தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் மதிப்பீட்டின்படி இரைச்சல் மட்டம் அளவு முக்கியமாக வணிக இடங்களில் முக்கியமாக வணிக இடங்களில் போக்குவரத்தால் வரம்பை கடந்து விட்டது என்று தெரிகிறது சென்னை விழா காலங்களில் இரைச்சல் மட்ட அளவு உயர்ந்து இருப்பதாகவும் முக்கியமாக தீபாவளிக்கு சமயத்தில் நூத்தி இருவது decibel ஐ தாண்டுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது அஹ் சென்னை இயற்கை மற்றும் சென்னை வளங்கள் நிறைந்த சுற்றுச்சூழலை கொண்ட பகுதியாகவும் நகர் பகுதிகளில் இவை அபுர்வமான ஒண்று நீண்ட அகலமான மணல் பரப்புடைய கடற்கரை பழங்கால மெரினா கடற்கரை நஞ்சை நிலங்கள் மற்றும் நதிமுக துவாரங்கள் குன்றுகள் நிறைந்த காடுகள் போன்றவை இவற்றில் அடங்கும் கிண்டி தேசிய பூங்காவும் மற்றும் வண்டலூர் உயிரியல் பூங்காவும் நகரப் பகுதிக்கு தனித்தன்மையை வாய்ந்ததாக விளங்குகிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர் தேக்கங்களான நகர நீர் குடிநீர் தேக்கங்கள் விவசாயத்திற்கான குடிநீர் தேக்கங்கள் ஆங்காங்கே உள்ள விவசாய நிலங்கள் நல்ல நீர் ஆதார பகுதிகள் போன்றவை சென்னை பெருநகர் பகுதிக்கு அதிக மகத்துவம் தருபவை ஆகும் சென்னை பெருநகர பகுதியின் சுற்றுவட்டாரத்தில் உள்ள வடபகுதியில் அமைந்துள்ள புலிகாட் ஏரி வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள நகரி குன்று பகுதிகள் மற்றும் தெற்கில் அமைந்துள்ள முட்டுக்காடு ஆகியவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவைகள் ஆகும் இம்மாதிரியான சிறப்பு அம்சம் உடைய பகுதிகள் உள்நாட்டில் உள்ள பறவைகள் மற்றும் இடம்பெயர்ந்து வரும் பறவைகள் கடல் ஆமைகள் மற்றும் இதர விலங்குகளுக்கு வாழ்விடமாக அமைகிறது சென்னை நகரில் அறிவிக்கப்பட்ட பூங்காக்களான இரண்டு சதவீத ப~ பகுதிகள் மட்டுமே உள்ளது சென்னை பெருநகர் பகுதியில் அறிவிக்கப்பட்ட மொத்த வன பரப்பளவு இருவத்தி நாலு சதுர கிலோமீட்டர் ஆகும் இது சென்னை பெருநகர் பகுதியில் இரண்டு சதவீதமாக உள்ளது சாலையோரம் மற்றும் மனை இடங்களில் உள்ள மரங்களினால் பெருநகரில் பசுமை பரப்பு கணிசமான அளவில் உள்ளதாக வானிலிருந்து எடுக்கப்படும் படங்கள் காட்டுகிறது சென்னை பெருநகர பகுதியிலும் அதன் பிற்ப்பகுதி பிறப்பகுதிகளிலும் குறிப்பாக சாலை ஓரங்கள் வடிகால்கள் மற்றும் ஆற்றங்கரைகள் போன்றவற்றில் பசுமை பரப்பை பெருக்க வாய்ப்புள்ளது கோலத்தின் வெப்பம் அதிகரிப்~ பதினா~ அதிகரித்ததனாலே இது பத்து சொப்ப நிலையில் மாற்றம் மழை அளவுகளின் தன்மை மாறுதல் மற்றும் சூறாவளி மாசு~ காற்றின் பாதிப்பு ஆகியவற்றால் கடற்கரை ஓரம் மட்டுமில்லாமல் உட்பகுதியில் வாழும் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்க்கை அச்சுறுத்துகிறது சென்னையில் க~ சென்னை கடற்கரையை ஒட்டி உள்ள சமமான பகுதியாகும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் சூறாவளி காற்று திடீர் தாக்குதல் மற்றும் அதனால் வெள்ளப்பெருக்கு ஒரு வாடிக்கையாக உள்ளது தட்ப வெட்ப மாற்றத்தால் ஏற்படும் தாக்கத்தை திட்டமிட்டு கையாளும் முறைகளை கருத்தில் கொள்வது அவசியமான ஒன்று இதைப்பற்றி அறிந்து கொள்வது சமீபத்திய காலங்களில் முக்கியத்துவம் பெறுகிறது

தாக்கத்தை குறைக்க நிவாரண முறைகளை கண்டறிய தற்கால க~ தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளுதல் அவசியம் ஆகிறது சென்னை மாநகராட்சியில் இருவத்தி ஒண்பது மரபு வழி மரபு வழி இடுகாடு சுடுகாடு மற்றும் நாலு மின்சார சுடுகாடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன மரபு வழி சார்ந்த சுடுகாடுகள் மற்றும் இடுகாடுகளில் அதிக இடமும் எரிக்கட்டைகளும், உடல்களை எரிக்க தேவைப்படுகின்றன மரபு வழி சார்ந்த முறை அருகாமையில் உள்ள மரங்களையும் சூழலையும் பெருமையாக்குவதோடு இல்லாமல் காற்றையும் மாசப்படுத்துகிறது சென்னையில் நீடித்து நிலையான திட்டத்தின் தொடர்பாக பெரு~ சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமமானது சமுதாய அடிப்படையிலான சுற்றுப்புற சூழல் மேம்பாட்டு திட்டம் நிறைவேற்றுகிறது இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் நகர்ப்புற அபிவிருத்தியை நிலை நிறுத்துவது மட்டுமில்லாமல் பொதுமக்களை பங்கெடுத்து கொள்வதும் குறிப்பாக சுற்றுப்புற பிரச்சனைகளை தெரிந்து அவர்களை தெரியப்படுத்துவதும் செயல்படுத்தக் கூடிய திட்டங்களை தெரிந்து தெரித்திருத்தலும் மற்றும் திட்டங்கள் செயல்படுத்த மானிய தொகை அளிப்பதுமாகும் இத்திட்டங்களுக்கு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் திட்ட மதிப்பீட்டில் எண்பது சதவீதம் மானியம் அளிக்கிறது இதில் உள்ளாட்சி நிறுவனங்களின் பங்குத்தொகை பத்து சதவீதமும் மீதி

சுற்றுப்புற சூழ்நிலை ஒவ்வொன்றும் திரைகளிலுடனும் வலுவான தொடர்புடையது அதனால் இதனை பாதுகாப்பது குடிமக்கள் குடியிருப்போர் தொழில் முனைவோர் இவர்கள் மட்டுமல்லாமல் ஏறக்குறைய எல்லா அரசு மற்றும் அரசு சாரா வளர்ச்சி நிறுவனங்களின் பொறுப்பாகும் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கு மற்றும் குறைப்பதற்கும் திட்ட அளவுகளை தீர்மானித்து மேலாண்மை செய்வதற்கும் நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளாட்சி நிறுவனங்கள் பொதுப்பணித்துறை சுற்றுப்புற சூழல் துறை தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் ஆகியவை முதன்மை பங்கீடுபவர்கள் கொண்~ கொண்டவராகும் பழுது இல்லாத கொள்கைகளைக் கொண்டும் சக்தி வாய்ந்த செயலாகத்தை கொண்டும் நிலம் காற்று இறைச்சல் மற்றும் நீரில் உண்டாகும் சுற்றுபுழ சூழல் பிரச்சனைகளை சமாளிக்கப்பட வேண்டும் மற்றும் இயற்கை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் சுற்றுச்சூழல் ஒண்றோடு ஒண்று தொடர்புடைய பிரிவு மற்றும் தற்போதுள்ள பெரிய எண்ணிக்கையில் உள்ள பங்கீடு கொண்டோரை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எல்லா வகையான சுற்றுப்புற சூழல் கட்டுப்பாட்டிற்கும் ஒரு இணைப்பு நிறுவனமாக செயல்பட வேண்டும் தேசிய சுற்றுச்சூழல் கொள்கையின் தொடராக சென்னைக்கு ஒரு நீடித்த நிலையான சுற்றுச்சூழல் கொள்கை வகுக்க~ வகுக்கப்பட வேண்டும் இதில் பலன்களை திறன்பட பயன்படுத்துதல் செலவை குறைப்பது மற்றும் மாசுபடுத்துபவருக்கு அபராத கட்டணம் போன்றவற்றிற்கான கொள்கைகளை உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும் சென்னை பெருநகர் பகுதியை அபிவிருத்தி செய்யும் ஒவ்வொரு துறையிலும் சுற்றுப்புற சூழல் திட்டம் மற்றும் அபிவிருத்தி பிரிவுகள் உருவாக்கப்பட வேண்டும் வாகனங்களில் இருந்து வெளியேற்றப்படும் புகையை குறைப்பதற்கு பிரச்சாரங்கள் போர்க்கால அடிப்படையில் செய்யப்பட வேண்டும் இவற்றுடன் கடுமையாக அமுலாக்க செய்~ பொது போக்குவரத்து வாகனங்களை அதிகரித்தல் தனியார் போக்குவரத்தை குறைத்தல் மற்றும் வாகனங்களில் இயற்கை எரிவாய்வு வாயுக்கலை பயன்படுத்துதல் போன்றவை சேர்க்கப்பட வேண்டும் சென்னை மாநகராட்சி மற்றும் இதர உள்ளாட்சி நிறுவனங்கள் பொது இடங்களில் அதிகப்படியான பொது கழிப்பிடங்களை உருவாக்க வேண்டும் இத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட பின் திறந்தவெளிகளில் மலம் சிறுநீர் கழிப்பதை கடுமையாக நடவடிக்கையால் தடுப்பது அவசியம் கடற்கரை பகுதி ஒழுங்குமுறை விதிகள் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் சென்னை பெருநகர் பகுதிக்கு உட்பட்ட அனைத்து உள்ளாட்சி நிறுவனங்கள் மற்றும் அபிவிருத்தி செய்யும் நிறுவனங்கள் அவர்களுடைய பகுதிகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் செயலாக்கத்திற்கான நடவடிக்கைகளை அதிகப்படுத்தி நீண்ட கால திட்டங்கள் தயாரித்து ஆண்டின் திட்டங்கள் மூலம் திட்டங்கள் வகுத்து செயல்படுத்த வேண்டும் சென்னையில் உள்ள நீர் வழிகளில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மாசு தன்மையை ஏற்றுக் கொள்ளக்கூடிய தரத்திற்கு குறைக்க வேண்டும் விரும்பத்தக்க தரத்திற்கு படிப்படியாக உயர்த்துவதற்கும் ஒரு முறை உருவாக்கப்பட வேண்டும் கழிவு நீரை சுத்தப்படுத்தி மீண்டும் பயன்படுத்துவதை ஊக்கப்படுத்த வேண்டும் அரசாங்கம் நெருக்கத்திற்கு இது வரி பிடிப்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் சுற்றுப்புற சூழல் மேம்பாட்டிற்கு வரிக்சலுகையை அளிப்பதையும் ஆய்வு செய்யலாம்

போன்ற இறைச்சலை குறைக்கும் வழிகளை வகுத்து செயலாக்கலாம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு பிரச்சனைக்குரிய இடங்கள் சுற்றுச்சூழல் மகத்துவம் வாய்ந்த பகுதிகள் ஆகியவற்றை இனங்கண்டு அந்தந்த துறைகளினால் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கு செயல்படுத்த வேண்டிய உத்திகளை உத்தேசித்து சென்னை பெருநகர பகுதிக்கு சுற்றுப்புற சூழல் மேலாண்மை திட்டம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் தயாரிக்க வேண்டும் பசுமையான இடங்களை அதிகரிக்கும் பொருட்டு அந்தந்த உள்ளாட்சி நிறுவனங்கள் மரம் நடும் திட்டத்தை தயாரித்து பொது சாலைகளின் இருமருங்கிளும் மட்டும் இல்லாமல் ஏனைய பொது இடங்களிலும் பொதுமக்கள் பங்களிப்புடன் செயல்படுத்த வேண்டும் ஏற்கனவே அமைந்துள்ள பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்களை பராமரித்தல் மற்றும் புதிய பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் உருவாக்குதல் ஆகியவகைளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் சென்னை பெருநகர் பகுதிகளில் பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களை திட்டமிட்டு அபிவிருத்தி செய்வதற்கு தற்போதுள்ள பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு திடல்கள் பற்றி ஒரு தகவல் பெட்டகம் தயாரிக்கப்பட வேண்டும் நீர்நிலைகள் உல்லாச பயணுக்கும் அபிவிருத்தி

ஊக்குவிப்பு மற்றும் வளர்ச்சி விதிமுறைகள் மூலம் பாரம்பரிய கட்டிடங்கள் பாதுகாத்து காக்கப்பட வேண்டும்

பகுதிகளை கண்டறிந்து அவற்றின் பராமரிப்பு மற்றும் பாதுகாத்தலை இத்திட்டம் பரிந்துரைக்கிறது நன்மங்கலம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகும் சுற்றுப்புற சூழலில் அக்கறை உள்ள எல்லா வயதினரும் இயற்கை வளம் அழிப்பை சரியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய பூங்காவாக இதனை அபிவிருத்தி செய்யலாம் திட்டம்ம், பொருளாதாரம், நிலையென்பாடு, உறைவிடம்

நிலம் கட்டிடங்கள் அபிவிருத்தி செய்யும் போது பசுமையை அதிகரிப்பதற்கு பசுமை கட்டிடங்களான அலகுகள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன பசுமையை அபிவிருத்தி செய்வது பொது இடங்களிலும் தனியார் இடங்களிலும் மரம் மரப்பது~ மரம் வளர்ப்பது மரங்களை பாதுகாத்து பல உயிரினம் வாழும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவது போன்றவற்றிற்கு பிரத்யோக செயல் திட்டங்கள் தயாரித்து அமலாக்கம் செய்வது போன்றவைகள் பசுமை திட்டத்தின் நோக்கமாகும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் போன்ற இயற்கை சொத்துக்களை பாதுகாக்க திட்டத்தில் குறிப்பிட்~ குறிக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் அரசு சார்பற்ற பங்களிப்பாளர்கள் மற்றும் வல்லுநர்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகளை கொண்ட சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் நிலையென்பாடு மற்றும் சுற்றுப்புற சூழல் குழு என்றழைக்கப்படும் ஒரு குழு அமைக்கப்பட்ட அக்குழு இந்த துறைகளில் செயல்படுத்த தேவைப்படும் ஆய்வுகளை கண்டறிந்து அவற்றை மென்மேலும் இந்த நடவடிக்கைகளில் இருந்து நாம் வாழ்ந்த இந்நாடு மாசுபாடுவதில் இருந்து கா~ மாசுபடுதலில் இருந்து நம் நாட்டை நம் பாதுகாக்க முடியும் வளி மாசடைதல் என்பது என்னவென்று நாம் நாம் விரிவாக காண்போம் எனில் வளி மாசடைதல் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட வேதிப்பொருட்கள் துகள்கள் பொருட்கள் உயிரியர் பொருட்கள் போன்றவை வளிமண்டலத்தில் கலந்து காற்று மாசுபடுதலை இது குறிக்கிறது காற்று மாசடைதல் என்று இதை குறிப்பிடுவார்கள் காற்று மாசுபடுவதால் நோய்கள், ஒவ்வாமை, மரணம் கூட ஏற்படலாம் மனித சமுதாயத்திற்கு மட்டுமின்றி விலங்குகள், தாவரங்கள் போன்ற உயிரினங்களும் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன இயற்கையான சுற்றுச்சூழலும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட இதனால் பாதிக்கப்பட்டு மனிதன் சுவாசிப்பதற்கு தூய்மையான காற்று கிடைக்காமல் போகிறது petrol ஐ பயன்படுத்தி வாகனங்களை இயக்குதல், மக்கள் தொகை பெருக்கம், மரங்கள் அழிப்பு, அணுகுண்டு தாக்குதல், அமிலம் மற்றும் வேதிப்பொருட்களின் பயன்பாடு போன்ற மனித நடவடிக்கைகளும் எரிமலை வெடிப்பு, கதிரியக்க துகள்கள் மற்றும் தூசு போன்ற இயற்கை நடவடிக்கைகளும் காற்று மாசுபடுதலுக்கு காரணங்கள் ஆகின்றன தூய்மையான பூமியை இலக்காகக் கொண்டு இயங்கும் நிறுவனம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பட்டியலை வெளியிட்டது உலகின் மிக மோசமான நச்சு மாசுபாடுகள் என்ற இப்பட்டியலில் உட்புற காற்று மாசுபடும் மோசமான நகர்ப்புற காற்று தரமும் இடம்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி பதிநாலில் உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின் படி இரண்டாயிரத்தி பதிணெட்டில் ஏற்பட்ட காற்று மாசுபாடு காரணமாக உலகெங்கிலும் ஏழு million னுக்கும் அதிகமான மக்கள் இருந்துள்ளனர் என்று அந்த அறிக்கை தெளிவுபடுத்துகிறது காற்று மாசுபடுத்தி என்பது மனிதர்களுக்கு சு~ மனிதர்களுக்கும், சுற்றுச்சூழலுக்கும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய காற்றிலுள்ள ஒரு மாசு பொருளாகும் இப்பொருள் ஒரு தின்ம துகள்களாக அல்லது திரவ துளிகளாக அல்லது வாயுக்கலாக இருக்கலாம் இவை இயற்கையாக தோன்றியவைகளாகவும் இருக்கலாம் அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்டவைகளாகவும் இருக்கலாம் இம் மாசுபடுத்திகள் முதன்மை நிலை மாசுபடுத்திகள், இரண்டாம் நிலை மாசு படுத்திகள் என இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றன எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை தோன்றும் சாம்பல் போன்ற மாசுக்கள் முதன்மை மாசுபடுத்திகள் ஆகும் motor வாகன வெளியேற்றத்திலிருந்து வெளியிடப்படும்

மற்ற எடுத்துக்காட்டுகள் ஆகும் என தெரிவிக்கிறது இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் நேரடியாக உமிழப்படுவதில்லை மாறாக இவை முதன்மை நிலை மாசுபடுத்திகள் வினை புரிவதால்

சில மாசுபடுத்திகள் முதன்மை நிலை மற்றும் இரண்டாம் நிலை என்று இரண்டு வகைகளும் வகைப்படுத்தப்படுகின்றன இதை நேரடியாகவும் காற்றில் வெளிப்படுகின்றன மற்ற முதன்மை மாறுபடுத்திகள் வினை புரிவதுனாலும் உருவாகின்றன மனித செயல்பாடுகளினால் வளிமண்டலத்தில் வெளிப்படும் மாசுபடுத்திகள் கார்பன் டையாக்சைடு பசுமையக வாயுக்களில் ஒண்றாக இது கருதப்படுவதால் முன்னெனு காற்று மாசுபடுத்தி ஆக கருதப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக இதை மோசமான காலநிலை மாசுபடுத்தி என்றும் கூறலாம்

சில நடைமுறை சிக்கல்கள் உள்ளன உதாரணமாக வானிலையை உறுதிப்படுத்தும் கார்பன் டையாக்சைடு உமிழ்வுகளை முறைப்படுத்த அமெரிக்க தூய கா~ சட்டம் இயற்றப்பட்டுள்ளது சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொழில் புரட்சிக்கு முன்பு அடி வளிமண்டலத்தின் கார்பன் டையாக்சைடின் சரிவு million னுக்கு ரெண்டாயிர்த்தி இறுநூத்தி என்பது பகுதிகளாக இருந்தது இன்று இதன் செரிவு அதிகரித்து million னுக்கு நானூத்தி ஐந்து பகுதிகள் என்ற அளவில் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு ஆண்டும் ஆண்டுக்கு பல million metric ton கள் கார்பன் டையாக்சைடு படிம எரிபொருட்களை எரிப்பதன் மூலமாக உமிழப்பட்டு வருகிறது வளிமண்டலத்தில் கார்பன் டையாக்சைடின் அதிகரிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது கந்தக ஆக்சைடுகள் SO two என்ற மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட கண்டகடையாக்சைடு மிக முக்கியமான மாசுபடுத்தி ஆகும் எரிமலை உமிழ்வுகளாலும் பல்வேறு தொழிற்சாலை செரிவுகளாலும் இவ்வாறு உற்பத்தி ஆகிறது நிலக்கரியும், petrol ம் பெரும்பாலும் கந்தகச் சேர்மங்களை கொண்டுள்ளன இவை எரியும் போது கண்டகடையாக்சைடு உற்பத்தி ஆகிறது காற்று மாசுபடுதலின் மூன்றின் ஒரு பங்கு இத்தகைய தொழிற்சாலைகளில் இருந்தே வெளியிடப்படுகிறது மேலும் MO two வினை முக்கிகளின் முன்னிலையின் கந்தக ஆக்சைடுகள் ஆக்சின் ஏற்ற படும் போது கந்தக அமிலம் உற்பத்தியாகி இதனால் அமில மழையும் பொழிகிறது இந்த அமிலம் மனித சமுதாயத்திற்கு பெரும் தீங்கை விளைவிக்கிறது ஆற்றில் மூலங்களாக இத்தகைய எரிபொருட்களை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல் இத்தகைய ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது நைட்ரஜன் ஆக்சைடுகள் பெரிய மின் உற்பத்தி நிலையங்கள் வெடி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உரத் தொழிற்சாலைகள் போன்றவை இவ்வகை வாயுக்களை அதிகளவில் வெளியிடுகின்றன தாவரங்களை எரிக்கும் போது இவ்வகை வாயுக்கள் வெளிப்படுகின்றன குறிப்பாக நைட்ரஜன் டை ஆக்சைடு உயர் வெப்பநிலை எறிதல் செயல் முறையின் வெளியிடப்படுகிறது நைட்ரஜன் ஆக்சைடு என்பது நைட்ரஜன் டை ஆக்சைடின் மூலக்கூற்று வாய்பாடு ஆகவும் நைட்ரஜனின் பல ஆக்சைடுகள் இதுவும் ஒண்றாகும் இடி மின்னலில் மின்சாரம் கடத்தப்படும் போது இவ்வாய்வு வெளியிடப்படுகிறது செம்பழுப்பு நிறமுடையை இவ்வாய்வு காற்று மாசுபடுத்திகளில் முக்கியமான மாசுபடுத்தி ஆகும் கார்பன் மோனோசைட் கார்பன் மோனோசைட் என்பது மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட இவ்வாய்வு எரிச்சல் ஊட்டாது இயற்கை எரிவாய்வு நிலக்கரி மற்றும் மர எரிபொருட்கள் எரியும்போது இவ்வாய்வு உற்பத்தி ஆகிறது

ஏனைய இருவது சதவீதம் கார்பன் மோனோசைட் சுரங்கங்கள் தொழிற்சாலைகளில் உருவாக்குகின்றன கொடிய நச்சுத்தன்மை வாய்ந்த இவ்வாய்வை சுவாசத்தால் தலைவலி, கண் பார்வை பாதிப்பு, பக்கவாதம், செயலின்மை போன்ற நோய்கள் தோன்றுகின்றன இவ்வாய்வும் ஆக்சினை~ ஆக்சிஜனை போலவே நுரையீரலுக்குள் உறிஞ்சப்படுகிறது இதனால் சுவாசம் பாதிக்கப்பட்டு மரணமே கூட நிகழலாம் நைட்ரஜன் ஆக்சைட் போன்ற பொலிவேதி பொருட்கள் சிதைவடைவதனால் ஓசோன் உண்டாகிறது வளிமண்டலத்தில் மனித குலத்துக்கு ஒரு நண்பனான நின்று சூரியன் அது புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கின்றது புவியின் மேற்பரப்பில் மனித குலத்திற்கு எதிரியாகவும் செயல்படுகின்றது குளிர்விப்பான்களில் பயன்படுத்தப்படும் CFC எனப்படும் குளோரோ ப்ளோரோ கார்பன்கள் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோனின் அளவை மிக வேகமாக குறைக்கின்றன இதனால் பூமியில் தட்பவெப்ப நிலை மாறுபட்டு சீர்கேடு அடைகிறது இதனால் தலைவலி, கண் எரிச்சல், இருமல், மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன ஆவியாகும் கருமச் சேர்மங்கள் நன்கு அறியப்பட்ட எளிதில் ஆவியாகும் கருமச் சேர்மங்களும் காற்றை மாசுபடுத்துகின்றன மீத்தேன் அல்லது மீத்தேன் அல்லாத வாயுக்கள் இம்மாசுபாட்டிற்கு முக்கிய காரணமாக உள்ளன காற்றை மாசுபடுத்தும் பசுமையக வாயுகளில் மீத்தேன் மிக முக்கியமானது ஆகும் இதர இதர ஹைட்ரோ கார்பென்களும் காற்றை மாசுபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் புற்றுநோயை உருவாக்குகின்றன என்ற ஹைட்ரோ கார்பன் cigarette புகையில் உள்ளது இது நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குகிறது ஒண்று மூண்று ப்லுட்டோ டயின் என்ற ஹைட்ரோ கார்பன் மற்ற ஒரு அபாயகரமான கருமச் சேர்மமாகும்

பெருமளவில் இவ்வாய்வு வெளியிடப்படுகிறது இவ்வாய்வு கலந்து காற்றில் சுவாசிக்கப்பட்டால் மூச்சுக்குழல் பாதிப்படுவதோடு எலும்பு, பற்களும் பாதிக்கப்படுகின்றன மேலும் இவ்வாய்வு தாவரங்களையும் பாதிக்கிறது ஹைட்ரஜன் சல்பைட் சுத்திகரிப்பு நிலையம், petrol சுத்திகரிப்பு நிலையங்கள் பெருமளவில் பெருகின்றன சுவாச நோய், பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு இவ்வாய்வு காரணமாகிறது சாயங்கலை அரிப்பு தன்மையும் கொண்டது காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு பல்வேறு காற்று மாசு கட்டுப்பாடு தொழில்நுட்பங்கள் மற்றும் உத்திகள் உள்ளன அதன் அடிப்படையில் நில பயன்பாட்டில் திட்டமிடல்

மற்றும் போக்குவரத்து உள்கட்டமைப்புக்கு திட்டமிடல் போன்றவை சம்பந்தப்பட்டிருக்கின்றன பெரும்பாலான வளர்ந்த நாடுகளில் நில பயன்பாட்டு திட்டமிடல் என்பது சமூகக் கொள்கையின் ஒரு முக்கிய பகுதியாகவும்

அவற்றை செயல்படுத்த வேண்டும் எரிப்பொருட்களை தேவையான அளவு காற்றுடன் கலந்து எரிப்பதன் மூலம் தடுக்க முடியும் எரிபொருட்களை உயர்ந்த வெப்ப நிலையில் எரிக்கக் கூடாது எரிக்க வேண்டும் எரிபொருட்களை சீராக தொடர்ந்து நிரப்புதல் மூலமாகவும் புகை உண்டாவதை தடுக்க முடியும் தூசி நீக்கும் அறை கழிவறை படிய வைக்கும் அறை போன்றவற்றை பயன்படுத்துவதால் தூசி உருவாதலை தடுக்க இயலும் சில வேதி வினைகளைக் கொண்டும் மாசு~ காற்று மாசுபடுவதலை கட்டுப்படுத்தலாம் வைத்துள்ளேன். அவள் ஒரு கருப்பழகி. மின்னும் கண்கள் கொண்டவள். வசீகரமான குரல் உடையவள். நான் அவளை தூரிகையில் பலவிதமாக சித்தரித்திருக்கிறேன். எனது drawing collection ல் பெரும்பாலானவை என் ஷீலா தான் ஷீலா நான் வெளியே போனால் என்னோடு வர மாட்டாள் ஒரே ஒரு தரம் கூட்டிக் கொண்டு போய் ரத்தத்தை நக்கி விட்டாள் அப்பறம் ரத்தம் அவளுக்கு பிடித்த இளஞ்சூட்டு பானம் ஆகிவிட்டது ஒருமுறை pencil சீவும் போது ஆள்காட்டி விரல் சற்று அழுத்தமாக வெட்டிக் கொண்டு விட்டது ரத்தம் முத்தாக வெளிப்பட்டு கொப்பளித்துக் கொண்டு கீழே சொட்டு சொட்டாக கீழிறங்க தொடங்கியது ஷீலா அப்போது சமையலறையின் granite slab ன் மீது பால் இருக்கிறதா என்று ஆராய்ந்து கொண்டிருந்தாள்